நீ சொன்னமாதிரி அரசு மருத்துவமனைக்கு போனா நல்லா பாக்க மாட்டாங்க வெளில தனியாருக்கு போனாதான் நல்லா பாப்பாங்கன்னு சொன்னமாதிரி என்னோட பிரசவம் வந்து அரசு மருத்துவமனைலதான் நடந்துது என்னோட அம்மாவோட பிரசவம் அரசு மருத்துவமனைலதான் ஆனா அப்போ உள்ளதுபோல இப்போ இல்லை பல மடங்கு ரொம்ப ரொம்ப நல்ல முறையில ஒரு தனியார் மருத்துவமனை வந்து எப்படி இருக்குமோ அதேபோல தான் இப்போ மயிலாடுதுறை மருத்துவமனையும் பிரசவ வார்டு வந்து இருக்குது எனக்கெல்லாம் ரொம்ப நல்லா ஹை பை-யா நீட்டாவே வந்து பிரசவம் நடந்துச்சு இதேமாதிரிதான் எனக்கு கல்வியும் இருக்கும் முன்னேறிட்டு வருதுன்னு நினைக்கிறேன் இன்னொன்னு ஏன் வந்து நீங்க கேக்குறீங்கன்னா எழுபது சதவீதம் எழுபத்தெட்டு சதவீதம்தான் அரசாங்கத்துக்கு வருது தனியாருக்கு வந்து நூறு சதவீதம் வருதே அது எப்படி நீங்க கேட்டீங்கன்னா

நமக்கு பணவரவு அதிகம் ஆகும் அப்படின்னு நினச்சு அவங்க ஒரு வியாபாரமா அதையே குறிக்கோளா வச்சு படிக்கணும் படிக்கணும் நிறைய ட்யுஷன், ஸ்டடிஸ் அது இதுன்னு போட்டு அந்த குழந்தைங்களுக்கு வந்து படிப்பை மட்டும் திணிக்கிறாங்க ஆனா அரசாங்கத்துல அப்படி இல்ல காலைல

தனியாருக்கு வந்துட்டு அது ஒரு வியாபாரம் அரசாங்கத்துக்கு வந்துட்டு அது ஒரு துறை அப்படின்னுதான சொன்னீங்க நீங்க சொல்றபடி பாத்தா எல்லா துறைக்கும் தனித்தனியா ஒரு வைத்து பாக்கச்சொல்றாங்க கல்விக்குன்னு தனியா ஒரு அமைச்சரே இருக்காங்களே அவங்க கட்டுப்பாட்டுலதானே கல்விக்கு ஒரு அந்த கல்வி ஏன் ஆமா மகேஷ் நீங்க சொல்றமாதிரி ஒரு அமைச்சர் இருக்கிறாங்க தான் கல்வி அமைச்சர் அவங்க வந்து முன்னாடி இருந்ததை விட இப்போ வந்து நான் சொல்றேன் இல்லையா பாதிபேருக்கு தெரியல அவ்வளவுதான் இப்போ ட்யூசன் அப்படின்னு சொல்லி ஒண்ணு மாலை வகுப்பு பிரைவேட்டா சில பேர் நடத்துவாங்க அதுமே வியாபார நோக்கத்தோட தான் நடக்குது ஒரு சப்ஜெக்ட்க்கு இவ்வளவு சப்ஜெக்ட் அதாவது ஸ்டேண்டர்ட் வைஸ் வகுப்பு வாரியா வந்து பணம் வந்து கட்டணம் வசூலிப்பாங்க அஹ் இப்போ என்ன பண்றாங்கன்னா ஏழை மாணவர்கள் பத்தாவது படிக்கிறாங்க ஆனா வீட்லதான உக்காந்து படிக்கிறாங்க வீட்ல இருக்கிற சத்தமா இருக்கட்டும் ஒருசில வீட்ல சண்டையா இருக்கும் ஒருசில வீட்ல விளக்கு வசதி இருக்காது எதோ எதோ ஒரு குறைபாடு அப்ப என்கிட்ட காசு இருந்தா நானும் ட்யூசன் போவேன் நானும் நல்லா படிப்பேனே அப்படின்னு ஏங்ககூடாதுங்கிறதுக்காகத்தான் இல்லம்தேடி கல்வி அப்படிங்கிற ஒரு அஹ் ஒரு திட்டம் வந்துச்சு அதுதான் மாலை வகுப்பு அதாவது நாலு மணியில இருந்து ஆறு மணிவரையும் யாரு வேணும்னாலும் வரலாம் பிரைவேட்-க்குள்ள படிக்கிற ஸ்டூடன்ஸ்- ஆ இருந்தாலும் சரி அரசாங்க ஸ்கூல்ல படிக்கிற ஸ்டூ மாணவர்களா இருந்தாலும் சரி வரலாம் அப்படிங்கிற ஒரு இது திட்டம் கொண்டுட்டு வந்துருக்காங்க இன்னமும் இது எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு கண்டிப்பா கமலி கண்டிப்பா மேரி நாம வந்துட்டு இந்த விவகாரத்தை மீண்டும் தொடர்வோம் இப்போது இந்த விவகாரத்தை நம்ம முடிச்சுப்போம் அடுத்த விவகாரத்துல நன்றி நன்றி மகேஷ், நன்றி மேரி